அதுல பாத்தீங்கன்னா மூணு பில்லர்ல லைட் எல்லா அழகா போட்டு டிசைனா பண்ணிவிட்ருக்காங்க.

அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா வச்சிருக்காங்க.

அந்த கார பார்த்தீங்கன்னா முன்னாடி துறந்து உள்ளாடி ஒரு ஆளு வந்து வேலை பார்த்துட்ருக்காரு.

இதுல இத்தாலியன் கேக் ஷாப்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க.

அந்தப் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள கலர் தூண் இருக்குது மேல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் தெரியுது.

அது நேரா அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வெச்சுட்டுட்ருக்காங்க மஞ்ச கலர்ல ஒரு போர்டு இருக்கு.

அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பைப் தெரியுது.

இது ஒரு ரெஸ்டாரண்டு .]

தட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு கரண்டி இருக்குது.

இந்த பக்கம் ஒரு நீல கலரு சட்ட போட்ட ஒரு ஆளு போனா போறாரு.

இது பாத்தீங்கன்னா பாக்கவே ரொம்ப அழகா தெரியுது சுத்தி மரங்கள் எல்லாம் நிக்குது.

அதுல சர்க்கஸ்ஸு பிள்ளைங்க சர்க்கஸ் மேல இருந்து கீழ சரிவர மாரி ஒரு இது போட்டு இருக்காங்க.

இந்த ரோட பாக்குறது நமக்கு ரொம்ப அழகா தெரியுது நேரே பாத்தீன்கனா ஒரு டவர் தெரியுது.

அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம் தெரியுது.

அந்த பில்டிங் ஏரி போறதுக்கு இந்த சைடு வழி மாரி படி மாரி போடுட்ருக்காங்க.

மேல பாத்தீங்கன்னா கிரீன் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அழகா வச்சிருக்காங்க.

அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆளு அதுல நிக்கிறாரு.

இதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச தென்ன எல்லா முறிச்சு போட்ருக்காங்க.

அதல கீழ பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கர் எல்லா அடிக்கி வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு மஞ்ச கலர் கம்பி இருக்குது.

அதுல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் கம்பி வச்சு ஜாயின் பண்ணி வுட்டிருக்காங்க.